இது ஒரு பகல் டைம்மு .

ஃபோட்டோ ஒன்னு மாட்டி இருக்காங்க கிரே கலர்ல பெயிண்ட் அடிச்சிருக்காங்க செவுத்துல.

ஜிம்மு பண்ற எக்சைஸ் செய்ற இதெல்லாம் இருக்கு மெஷின் எல்லாம் இருக்கு.

டோரு கார் டோரு வர் தொறந்தே இருக்கு.

இந்த எடமிஸ்ச அப்புற ஐஸ் கட்டி இருக்கு ஆரஞ்சு ஒரு ஆரஞ்சு கலர்ல ஒரு டப்பா இருக்கு.

இது ஒரு மெடிக்கல் ஷாப்பு இந்த செவுத்துல வந்து ரோஸ் கலர்ல பெயிண்ட் அடிச்சிருக்காங்க.

அது வந்து வெள்ள கலரு ஷர்ட் போட்டு காப்பிகட்டு கலர் துண்டு போட்ருக்காங்க.

இன்னொரு தம்பி வெள்ளை கலர் ஷர்ட் போட்டுருக்காங்க.

ஆட்டோ நின்னுட்ருக்கு அது வந்து எல்லோ கலர்ல இருக்கு.

ஒரு அண்ணா வண்டியில போயிட்ருக்காங்க அதுக்கு பக்கத்தால போஸ்ட் ஒன்னு தெரியுது.

நீர்வீழ்ச்சி அழகா அருவி மாதிரி தண்ணி ஊத்திட்டு இருக்கு.

பிளாக் கலர் ஷர்ட்டு போட்டுருக்காங்க ஒருத்தவங்க.

பெருசா வீடு கட்டிட்டுருக்காங்க அந்த சைடுல காப்பிக்கட்டு கலர்ல ஒரு வீடு தெரியுது.

இது ஒரு பகல் டைமு ஃபாரஸ்டு மார்ருக்கு.

பகல் டைம்ல ஒரு அண்ணா உக்காந்துகிட்ருக்காங்க இரண்டு டேபிள் இருக்கு நாலு காபி கட்டி சேர் இருக்கு.

சாமி போட்டோ ஒன்னு இருக்கு புக்ஸ் எல்லாம் நறைய இருக்கு.

ஆ ரெட் கலர் ஃபைல் ஒன்னு இருக்கு பச்சை கலர் ஃபைல் ஒன்னு இருக்குது காப்பிக்கட்டு கலர் சேர் ரெண்டு சோஃபா ரெண்டு இருக்கு.

சின்ன சின்ன கற்கள் இருக்குது பெரிய கற்கள் இருக்குது.

அண்ணா வந்து சிவப்பு கலர் துண்டு கட்டிருக்காங்க.

இது ஒரு பகல் டைம் இதுல வந்து நெரிய புல்கள்லாம் இருக்கு.

இதுல வந்து வெள்ள கலர் பெயிண்ட் அடிச்சு ரெண்டு ஃபேன் ஓடுது.